சைடுல வந்து பாதிங்கனா மெஷரிங் கப்பிருக்கு .

மணல்ல கல்லு அதுக்கு அப்ரோ இலைகள்லா இருக்கு.

வெளில ஒரு அங்கிள் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு வண்டி நிப்பாட்றாரு.

உள்ள வந்து பாதிங்னா நெறைய பிளாஸ்டிக் கப்பு அதுக்கப்புறம் ட்ரேலாம் இருக்கு.

இது வந்து ஒரு மியூசியம் .

மூணு பிளான்ஸ் வெச்சிருக்காங்க பாட்ல .

இங்க ஒரு பச்ச கலர் டஸ்பின் இருக்கு.

இது வந்து ஒரு ஏரி மாரி இருக்கு.

பக்கத்துல வந்து பாத்தீங்கனா நிறைய மரோலா குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் .

ஒரு ஆட்டோ ஒன்னு போது அதுல ஒரு அங்கிள் பிங்க் கலர் ஷர்ட் போட்டு உக்காஞ்சிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெட் கலர் கார் போயிட்டிருக்கு.

ஃசீலிங்ல லைட்ஸ் ஆன்ல இருக்கு கேமரா குடுத்திருக்காங்க.

தூரத்துல நெறைய தென்னமரோலாருக்கு சுத்தி நெறைய ஜனங்க நிக்கிறாங்க.

ஒரு கம்பில வந்து செடி நிக் தொங்கவிட்ருக்காங்க.

ஒரு டி_வி செட் பண்ணிருக்காங்க மேல ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு.

கேட்டு வந்து பிளாக் கலர்ல குடுத்திருக்காங்க.

எஸ்கலேட்டர்ல ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு டிரஸ் ஷாப் .

இங்க ஒரு கிரீன் கலர் ஷர்ட் போட்டு ஒரு அண்ணாருக்காங்க.